வணக்கம் ஷாலு

வணக்கம் வெற்றி

ஆஹ் சரி இப்ப எப்பவுமே வந்து நார்மலா படிக்கிற விஷயம் இதெல்லாம் பேசி பேசி போர் அடிக்குது ஏன் நம்ம புதுசா ஒரு இதை பேசலாம் அப்படின்றது தான் லவ் டாபிக் காதல் கதைகள் காதல் கதை அப்படின்னாவே வந்து லைலா மஜ்னு இவங்க தான் ஞாபகம் வாராங்க எனக்கு உங்களுக்கு ஷாலு ஆஹ் எனக்கு யாரோ வந்து ஞாபகம் வந்துட்டு போகட்டும் எனக்கு தெரிஞ்சு ரூபிணி ஞாபகம் வாராங்க ஓ அவங்களும் அப்படித்தான் லைலா மஜ்னு மாதிரி தான் ஆனா வந்து இவங்களோட லவ் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும் அவங்களோட லவ் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அத பத்தி டீடெயிலா படிச்சாதான் நமக்கு தெரியும் சரி ஓகே நான் உங்களோட முழு பெயரை சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரொட பெயர் ஏன் மஜ்னுன்னு வந்திச்சு அப்படின்றத பத்தி நான் சொல்றேன்

ஆஹ் மஜ்னுவோட பேரு வந்து ஆஹ் கயல் சிஃபன் அல்முலாவா அப்படிதான் அது அவரோட பேரு லைலாவோட பேரு வந்து லைலா அல் ஆமிரியா ஆஹ் அந்த அந்த பொண்ணோட பேரு அதான் ஃபுல் பேரு

அப்பயில இருந்து அவருக்கு வந்து லைலாவ ரொம்ப புடிக்கும் ஆஹ் ஒவ்வொரு தடைவையும் அவங்களை பார்க்குறப்ப அவங்களை நினைக்குறப்போ எல்லாம் கவிதையா எழுதிட்டே இருப்பாராம் அந்த கவிதைய எழுதுறது மட்டும் இல்லாம சத்தமா படிப்பாராம் ஊருக்கு நடுவுல நின்னுடடு சத்தமா படிப்பாராம் இதை கேக்குற இதை இதை யாரும் கேக்கவும் மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க ஆனா இவர வந்து இப்படி லூசுத்தனமா பேசுறதுனால அவரை வந்து மஜ்னு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் மஜ்னுனா என்னன்னு அர்த்தம்னா பைத்தியக்கார மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கலாம் ஆஹ் ஷாலு உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா ஆஹ் ஆமா நானும் அதான் சொல்ல வந்தேன் ஆஹ் மஜ்னு லைலா லைலாவோட லவ்வர் அப்படின்னு இதை வந்து பாரதி சொல்றாங்க வெற்றி அண்ணா உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது ஒரு லைன்ஸ் ஏதாச்சு சொல்லுங்க நான் கதைகள் படிச்சிருக்கேன் பட் இதுல பெருசா இதில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஆஹ் லைலா அமீர் சர்வார் மற்றும்

மக்காவுக்கு மாறுகிறார் கைஸ் அவளை பின்தொடர்ந்து மக்காவுக்கு சென்று தெருக்களில் அவள் பெயரை உச்சரித்துக் கொண்டு கொண்டு இருக்கிறார் மக்கள் அவரை ஒரு பைத்தியகாரன் மஜ்னு என்று எடுத்துக்கொண்டு அவர் மீது கற்களை வீசுகிறார்கள் இங்கு இருந்து த நிறைய திருப்பங்களை தெரிகிறது எத்தனை நெக்ஸ்ட் ஆஹ் ஆஹ் நான் பேசுறது உங்களுக்கு நல்லா தெளிவா கேக்குதா ஆஹ் கேக்குது உங்களோடது ஏன் விட்டு விட்டு கேக்குது ஏதாவது டவர் ப்ராப்ளமா வருதா இல்லையே அந்த மாதிரி எல்லாம் இல்லையே ஆஹ் இப்போ நீங்க சொன்னீங்க இந்த லைலா மஜ்னுவ பத்தி கொஞ்சம் சொன்னீங்க ஆஹ் நான் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ஒரு அஹ் பழைய கதை அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன நிரஞ்சனா நினைக்குற ஆஹ் ஆமா இது வந்து பழைய கதை தான் காதல்னாலே அது லைலா மஜ்னு அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு இது வந்து ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஹ் மஜ்னு வந்து ரொம்ப லவ் பண்ணுவாரு ரொம்ப காதலிச்சு காதலிப்பாரு லைலாவ ஆஹ் அதனாலேயே வந்து லைலாவ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாரு ஃபர்ஸ்ட்டு ஆஹ் மஜ்னு போய் அவங்க அப்பாக்கிட்ட போய் பொண்ணு கேட்டுருவாரு எனக்கு வந்து உங்க பொண்ண புடிச்சிருக்குது குடுங்க அப்படின்னுட்டு ஆனா அவரு அப்பா வந்து அதை அப்போ ஃபுல்லா வந்து நிராகரிச்சுருவாரு ஏன்னா வந்து உன்னமாதிரி ஒரு பைத்தியக்காரனுக்கு ஏன் நான் வந்து பொண்ண குடுக்கணும் ஊரே உன்னை பைத்தியம்னு சொல்லுது அப்படின்றதுனால ஆஹ் அந்த காதல் அந்த காதலே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக

ஆஹ் எனக்கு தெரிஞ்சது வந்து இது வந்து ஏழாவது நூற்றாண்டுல ஒரு அரபு கவிஞர்

அல் அப்படிங்குறவரு வந்து காதலர் லைலா பின் மஜ்தி அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி அண்ணா உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க ஹம் இது வந்து இப்போ எ காதல்னாலே லைலா மஜ்னுதான் பழைய கதை தான் ஆனா கதை வந்து படிக்கிறதுக்கு வந்து நல்ல சுவாரஸ்யமாகவும் கேக்குறதுக்கு நல்ல விறுவிறுப்பாகவும் தான் இருக்கும் இதை நான் விட்ட இடத்துல இருந்தே சொல்லலாம்னு இருக்கேன் ஆஹ் அதான் அது வந்து ஊரு அந்த ஊருக்கு இப்போ மக்காவுக்கு போனதுக்கு அப்பறம் அங்க நின்னுட்டு இவன் வந்து மஜ்னு பேர சொல்லும் போது மக்கள் எல்லாம் பைத்தியகாரன்னு நினைச்சு கல்ல எடுத்து வீசுறாங்க சோ அங்க இருந்து ஆஹ் மக்காவுக்கு விஜயம் செய்யவரும் ஈராக் மன்னர் லைலாவை பார்த்து நான் அவளை திருமணம் செய்யணும்னு முடிவு பண்றாரு இதுக்கு இடையில பார்த்தா அமீர் உம்ரி தனது முன்னாள் நண்பரான சர்வாவிடம் தனது மகளை காப்பாற்றுமாரு போய் கே கெஞ்சுராரு தனக்கு பைத்தியம் இல்லைன்னு நிரூபிச்சா தான் தன் மகள் கைஸ திருமணம் செஞ்சு தருவேன்னு சர்வர் சம்மதிக்கிறாரு ஒரு சோதனை நடத்தப்பட்டது மற்றும் கைஸ் வெற்றியடைந்தார் திருமணம் நடக்கும் போது லைலாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக ஈராக் மன்னரிடமிருந்து சர்வார் ஒரு திட்டத்தை பெறுகிறார் சர்வர் மனதை மாற்றி மகளின் திருமணத்தை அரசு அரசனுடன் நடத்துகிறார் லைலா ஈராக்கிற்கு புறப்படுகிறார் கைஸ் பாலைவனத்தில் இலக்கின்றி அழைகிறார் ராஜாவுக்கு ஏற்கனவே எஜமானி ஜரினா இருக்கிறார் லைலாவின் கதையை அறிந்ததும் அவள் அவளுக்கு உதவி உதவ முயற்சிக்கிறாள் அதன் பிறகு இளவரசர் மனம் திருந்தி லைலாவை தனது சகோதரி என்று அழைத்து அவளை மீண்டும் கைஸ்க்கு அனுப்புகிறார் காதலர்கள் பாலைவனத்தில் சந்திக்க உள்ளனர் ஆனால் விதி வேறு விதமாக விரும்புகிறது மற்றும் கடுமையான மணல் புயல் அதன் எண்ணிக்கை இருக்கும் அவள் அவளுக்கு உதவ முயற்சிக்கிறார்கள் அதன் பிறகு இளவரசர் மனம் திருந்தி லைலாவை தன் சகோதரி என்று அழைத்து அனுப்புகிறார் ஆஹ் நிரஞ்சனா ஆஹ் உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என் அண்ணா சொன்னதை விட நான் என்ன கேள்விபட்டேன்னா ஆஹ் ஆஹ் லைலாக்கு வந்து வேற எதோ ஒரு கல்யாணம் ஆகிடும் போல ஆஹ் மஜ்னு என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு ஆஹ் நம்ம காதலிச்ச பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னுட்டு அதனால தன்னோட வீடு குடும்பம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு பாலைவனம் இருக்குல்ல அங்க போய் அலைய ஆரம்பிச்சிருவாராம் இந்த விலங்குகளுக்கு மத்தியில வந்து இவரு வந்து இவரு தனிமையா ரொம்ப பாவமா வாழ்ந்துட்டு இருப்பாராம் அப்போ கூட தன்னோட காதலிய லைலாவ நினைச்சி கவிதை எழுதுறது இந்த மாதிரி மட்டுமே அவரோட டேய்ஸை வந்து போக்கிட்டு இருந்திருக்காரு ஹம் தன் தந்தையோட

மறந்துருவாங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இதான் அதனால ஒரு கல்யாணத்தையும் பண்ணிப்பாங்க உங்களுக்கு எதாவது ஷாலு தெரியுமா? ஆஹ் எனக்கு வந்து ஒரு புகைப்படம் ஒண்ணு நான் பார்த்தேன் அந்த புகைப்படத்துல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா நிஜாமியோட கதை கவிதையின் சிறு உருவம் அப்படி சொல்றாங்க லைலாவும் மஜ்னுவும் இறப்பதற்கு முன் கடைசியா சந்திக்கிறாங்க இருவருமே மயக்கமடைகிறாங்க அப்ப வந்து மஜ்னுவோட வயதான தூதுவர் வந்து லைலாவ வந்து உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறாரு அதே நேரத்துல காட்டு விலங்குகள் வந்து இந்த ஜோடிய விரும்பத்தகாத ஊடுருவல்களிடமிருந்து பாதுகாக்குதாம் அப்பறம் இதை வந்து பதினாராம் நூற்றாண்டோட பிற்பகுதியில உருவான படம் அப்படின்னு சொல்றாங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அளவுக்கு எல்லாம் புரியுது அது உங்களுக்கு இதுல வேற எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க வெற்றி அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் நிரஞ்சனா சொன்ன மாதிரி தான் ஆஹ் அந்த கதை வந்து கடைசியில அதான் லைலா வந்து வேற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணி மஜ்னு அவர் வந்து வாழ்க்கையே விரக்தி அடைஞ்சு அவனோட வீடு, சொத்து, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஷோ அந்த பாலைவனத்துல போயிட்டு ஒட்டகங்கள் அந்த இதுகளுக்கு கூடவே நடுலவே வாழ்ந்துட்டு ரொம்ப ஒரு பரிதாப நிலையில இருக்காரு ஷோ அவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் அமையல இறக்கும் தருவாயில தான் அவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது சோ இது திரைப்படமாவும் வந்திருக்கு தெலுங்குல சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல இந்த டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் ஹம் சரிங்க வெற்றி அண்ணா ஆஹ் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும் அது என்ன விஷயம்னா இது தான் இவரு வந்து பாலைவனத்துல தானே இருப்பாரு ஆஹ் அவரு அவங்க அப்பா அம்மா இறந்துருவாங்க போல எதோ ரொம்ப இறந்துருவாங்க ரொம்ப சிவியர் சிவியர் கண்டிஷன்ல அப்போ வந்து அவனுக்கு வந்து அவங்க அப்பா அம்மானா எவ்ளோ புடிக்குன்றது வந்து லைலாக்கு தெரிஞ்சிருக்கு அதனால மஜ்னுக்கிட்ட எப்படியாவது இதை போய் நம்ம சொல்லணும்

அதை அந்த பொண்ணு போய் அவர்கிட்ட போய் கெஞ்சும் எப்படியாவது அவர்க்கிட்ட அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்க ஆஹ் கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு அதுக்கு அவரு சொல்லுவாரு அடுத்த தடவை நான் பயணம் போறப்ப நான் மஜ்னுவ பார்த்து அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஆஹ் அதே மாதிரி ஒரு நாள் அந்த அந்த முதியவர் இருக்கிறாருல்ல அவரு வந்து பாலைவனத்துல வந்து மஜ்னுவை கண்டுபிடிச்சாரு அப்போ வந்து அவரது அவங்களோட பெற்றோர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இந்த இறப்பு செய் இந்த இறப்புச் செய்தி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆஹ் இதனால ரொம்ப ஃபீல் பண்ணி ஆஹ் ஃபீல் பண்ணுவாரு ஆஹ் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே உங்களுக்கு எதாவது ஷாலு தெரியுமா ஆஹ் லைலா மஜ்னு தீம் அரபு மொழியிலிருந்து பாரசீகம் துருக்கி அப்படின்னு இந்திய மொழிகளில எல்லாம் செஞ்சி போயிருக்க செஞ்சிருக்காங்க இது வந்து ஐநூத்தி எண்பத்தி நாலு அதாவது ஆயிரத்து நூத்தி எண்பத்தி எட்டுல பாரசீக கவிஞர் வந்து நிஜாமி பாஞ்சாலியால் இயற்றப்பட்ட கவிதை, கதைக்கவிதை அப்படின்னும் சொல்றாங்க. இது வந்து கம்ஸா கம்ஸாவின் மூன்றாவது பகுதி அப்படின்னும் சொல்றாங்க இதை வந்து ஆஹ் அவரோட காதல் கதைய வந்து புகழ்ந்து ஒரு பிரபலமான கவிதை அப்படின்னு கூட சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆஹ் வெற்றி அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சதை எப்படி அண்ணா சொல்லுங்க இதை என்ன சொல்றதுன்னா அரேபிய பாலைவனத்துக்கு நடுவுல தான் அந்த ஊரே இருந்திச்சு அது வந்து சோ அந்த இடத்துல காதலர்கள் பெரும் வியாதியான கவிதைப் பழக்கம் கைவரிசை காட்டியது அதை எப்படி சொல்றதுனா லைலாவின் உதடுகளை பற்றி ஓராயிரம் கவி பாட நாணத்தின் பெருமழையில் நித்தமும் நனைந்தால் லைலா காதல் என்ன ஒருவழிப்பாதையா என்னை தொடுக்க கற்றுக்கொண்டாள் அவள் கவிதைகள் பாத்தீங்கன்னா கற்பனைக்கரை மிஞ்சிய கடலானது மஜ்னு சொன்னது கற்பனையை நிஜமாக்கி விட ரெண்டு பேருமே துடிச்சாங்க உலகம் அற்புதங்கள் எல்லாமே உன் காது காலடியில் வைக்கவா என்று கைஸிடம் ஒரு ஒற்றை முத்தம் போதும் என் மூன்று ஜென்மத்துக்கு சேர்த்து என்று ஒரு லைலா ஒரே போடாக போட்டாள் பாலைவன மண் உன் பாத துளிகள் படவே விரிந்திருக்கிறது என்பான் கைஸ் ஆலமரம் ஆனாலும் வேர் ஓர் இடத்திற்கு தான் சொந்தம் என்றே பதில் சொன்னாள் சோ இப்படியான காதல் வகுப்புகள் ஒவ்வொரு வருடமும் நீடித்தன பிரிவெனும் அரக்கனை துரத்த தோல்வி என்னும் தேவதையை ஏற்றுக்கொண்டார்கள் இருவரும் பள்ளியின் கடைசி வகுப்பில் மூன்று வருடம் உட்கார்ந்து கொள்ள இடம் தேடினார்கள் ஹம் சரிங்க வெற்றி ஆஹ் எனக்கு தெரிஞ்ச இன்னும் கொஞ்சம் சொல்றேன் நான் முன்னாடி சொன்னன்ல உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பட்டாரு அப்படின்னுட்டு அதனாலேயே ஆஹ் உலகத்துல இருந்தே அவரு தன்னை வந்து விலக்கி வச்சுக்கிட்டாரு எப்படின்னா வந்து இனிமே இந்த பாலைவனத்தை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு அவர் நினைச்சாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போக போக லைலாவோட கணவர் வந்து இறந்துட்டாரு லைலாவும் கடைசில சரி ஓகே நான் இனிமே வந்து நம்ம மஜ்னுவோட சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டுருக்குறப்போ ஆஹ் அவங்களுக்குன்னு ஒரு சடங்கு இருந்திருக்கு போல ரெண்டு வருஷம்

அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போக சரி இரண்டு வருஷம் தானே அப்படின்னு அவங்க இருந்தப்போ வாழ்நாள் முழுக்கவே பிரிச்சு வச்சிட்டாங்களாம் அப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி வாழ்நாள் முழுக்க பிரிச்சு வச்சிட்டாங்களே அப்படின்னு அதை எண்ணி எண்ணியே அவங்க வந்து லைலா வந்து இறந்துட்டாங்க இந்த செய்தி வந்து மஜ்னுவுக்கு போயிருக்கு போயிடுச்சு அப்போ உங்களுக்கு என்ன தோணுது ஷாலு இதை இதை கேட்ட உடனேயே ஹம் எனக்கு கேக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆஹ் எனக்கு தெரிஞ்ச ஒரு இது சொல்றேன் மஜ்னு பற்றிய ஆரம்ப நிகழ்வு வந்து ஆஹ் வாய்வழி அறிக்கைகள் கிதாப் அல் ஹபானி அப்புறம் வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கதையில வந்து பெரும்பாலும் மிகக் குறுகியது தான் தளர்வாக மட்டுமே இணைக்கப்பட்டிருக்கு ஆஹ் வேற இது வந்து ஒரு சின்ன அதாவது சதி வளர்ச்சி காட்டவில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு என்ன தெரியும்? வெற்றி அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க ஹம் எனக்கு வந்து அந்த காதல் கவிதைகள் தான் ஒரு அளவு இது பண்ணி வச்சிருக்கேன்

ஆஹ் இவங்க ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடவுள் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து ரெண்டு பேருக்குமே அந்த ரெண்டு இருவீட்டார்களுக்குமே ஆட்டு மூளையை ஆண்டவன் வைத்து விட்டாரோ என்று கலங்கள் உருவாகி இருக்கு சோ குலத்தொழில் குடிவகை சொன்னார் கைஸின் அப்பா நேற்று வரை வீசி வந்த வசந்த காற்று புயலின் வருகையால் வேற்று வேற நாட்டுக்கு அவங்க போய்ட்டாங்க ஷோ தினந்தோறும் அவள் கன்னத்தை தாங்கிய கரங்களுக்கு கண்ணீரை துடைக்கவே நேரம் சரியாக இருந்தது உங்க வாழ்க்கைல முதல் முதலா அரேபிய மண்ணை விட்டு அவனுக்கு அரேபிய மண் அவனுக்கு சுட்டது. வீடு முழுவதும் லைலாவின் உருவப்படத்தை அவரு வரைய ஆரம்பிச்சாரு எத்தனை முறை வட்டக்கல்லில் வடித்தாலும் காதல் அழகை கொட்டித் தீர்க்க முடியவில்லை அவனால் லைலாவும் அவங்களோட தன்னோட பங்குக்கு இவனுடைய இவரு மஜ்னுவோட பெயரை அறை முழுவதும் எழுதி வச்சிருக்காங்க படுக்கை விரிப்புல அவர் பெயரை எழுதி வச்சு அதன் மேலேயே படுத்துக் கொண்டாங்க காலம் மற்றொரு கருணை காட்ட வேண்டும் என அல்லாஹ்வை பிராத்தனை பண்ணாங்க உள்ளூர் வணிக ஒருவர் இவளது முகம் காட்டிட்டு முகத்தை பார்க்க தினமும் வீட்டுக்கு வரத் துவங்கினான் கைஸும் லைலாவை வீட்டை சுற்றி சுற்றி வந்தான் அவளுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் ரகசியமாக கத்தினான் மூன்று ஆள் உயர் கோட்டை சுவர் இவன் கோரிக்கைக்கு செவிசாய்க்க மறுத்தது அவளுக்கும் வலிக்கும் எனது அது அதுவரை மகிழ்வித்து வந்த தாடியை பூமியை நோக்கி படற வைத்தான் அடுக்கின் பிடியில் ஆடைகள் கலைந்தனர் சில நாட்களில் அவனை அனைவரும் மஜ்னுன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் சோ இது எனக்கு தெரிஞ்சது நீங்க அடுத்து பேசலாம் நிரஞ்சனா ஹம் சரி ஓகே நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி பிரிச்சு வச்சுட்டாங்க அதனால எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த விஷயம் வந்து மஜ்னுக்கு தெரிஞ்சுடுச்சு எப்படியோ

ஆஹ் ரொம்ப அழுதாங்க ரொம்ப அழுது புரண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த கஷ்டத்தினாலேயே அவங்க இறந்த இடத்திலேயே மஜ்னுவும் இறந்துட்டாரு. அதுல ஒரு கவிதை லைலாவின் சிறைச்சுவர்கள் வழியே நான் கடந்து செல்கிறேன் இந்த சுவர்களுக்கும் அந்த சுவர்களுக்கும் முத்தமிடுகிறேன் எனது இதயத்தை கவர்ந்து சென்றது அந்த வீடுகளுக்கான அன்பு அல்ல அந்த வீட்டில் குடியிருந்த ஒருத்திதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து உயிரை விட்டுராரு எனக்குலாம் எனக்கு தெரிஞ்ச கதை இதுதான். இதுவரைக்கும் எனக்கு தெரியும் ஆஹ் ஷாலு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கதைய பத்தி ஆஹ் எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் அவரு வந்து உண்மையாதான் காதலிச்சிருக்காறு ஆனா அதுக்கு என்ன பண்ணமுடியும் அந்த பொண்ண வந்து வேற யார்டயாவது வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆஹ் வேற எதுவும் பண்ண முடியாது ஒன்னு அவங்க உயிரோட இருந்திருந்தா சேர்ந்து வாழ்ந்து இருக்கலாம் ஏன்னா ஒரு கணவர இழந்த நிலையில வந்து இவரு வந்து அப்பயும் ஏத்துக்கறேன் அப்படின்னு நினைக்கும் போது அவரு கண்டிப்பா வந்து அத ஆஹ் என்ன சொல்றது சேர்ந்திருக்கலாம் அந்த கதையில இதோட பிற்காலத்துல வந்ததுதான் ரோமியோ ஜூலியட் போன்ற அழியாத அன்போட சோகமான கதை அப்படின்னு சொல்லிறுக்கு இந்த வகையான காதல் வந்து கண்ணி காதல் என்றும் அழைக்கிறாங்க

ஆஹ் வெற்றி அண்ணா நீங்க எதாவது கேள்விப்பட்டு இருந்தா ஆஹ் இதுல என்ன கேள்விப்பட்டு இருக்கேன் அப்படின்னா ஆஹ் அதான் நான் ஓல்ரெடி விட்ட இடத்துல இருந்தே துவங்குறன் அதான் அந்த டிரஸ் படிஞ்சு அவர் அழுக்காகி ஒரு அப்படி ஒரு நிலைமைல அவரு இருந்தாரு சோ அரபு மொழியில பாத்திங்கன்னா மஜ்னுன் என்று அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பைத்தியம் என்று சொல்வார்கள் சோ அந்த இதுல அவரை எல்லாரும் மக்கள்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா இதெல்லாம் மஜ்னு வந்து அவரு பொருட்படுத்த வேண்டியது இல்ல அப்படி நினைச்சிட்டு காதல் அதான் தேவதை லைலாவ பழைய கைத்துண்டுகளை கைத்துண்ட வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு எல்லா காகித எல்லாமே

ஊர் சரியில்லை அப்படின்னு முடிவு எடுத்த அவர் காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள போய் காதல் வளர்க்க புறப்படுறாரு கைஸ் மரங்கள்ல லைலாவோட உருவத்தை பாறைகள்ல கடைசியா தண்ணீர்ல எப்படி எழுதுறது என்ற தற்கத்த அளவுக்கு அவரு எழுதி மன்றாடினார் முதலில் ஆஹ் கைசின் தந்தை திருமணம் செய் என்று ஒத்துக்கொள்கிறார் அமீர் குலத்தை சேர்ந்தவளான லைலா வீட்டுக்கு சென்று அவளிடம் உண்ணளவிற்கு நான் நல்லவன் இல்லை ஒரே வாழ் ஒன்று உனக்காக காத்திருக்கும் என்று சீறினார் லைலாவின் தகப்பனார் வணிகனின் வசதியை பார்த்து பிரம்மித்த லைலாவின் தந்தை திருமணத்தை அடுத்த நாளே நடத்த முடிவு பண்ணியிருக்கார்

இது பண்ணியிருக்காரு வலை வீசி இருக்காரு ஆனா சமூகம் அளித்த சலுகையின் மேல் ஏன் சாட்டையை சுழற்றுகிறாய் என பின்னுருவில் ஒன்றை வியாபாரி மௌனமோ எனது தாய்மொழி என்றாள் லைலா கைசின் காதை கடித்த இச் செய்தி வாழ்நாள் முழுவதும் உன் வாசலில் வசந்தம் வீற்று இருக்கட்டும் என கவிதை எழுதி அனுப்பினான் வெற்றி ஆஹ் சரி ஓகே போதும் போதும் ஆஹ் இதுல என்ன தெரியுதுன்னா காதல்னா ஒரு பைத்தியம் தான் எல்லாரும் இப்படித்தான் அப்படின்னு புரியுது அதனால காதல் பன்றத விட சிங்கிள் ஆ இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோன்ணுது அதனால இந்த உரையை நம்ம இதோட முடிச்சுக்குறதுதான நல்லதுன்னு தோணுது காதல பத்தி அதிகமா பேசுறத விட நம்ம முடிச்சுக்கலாம் இதை